இம்ப்ரெஸ் ல் படங்கள் மற்றும் பொருட்களை உள்நுழைத்தல் குறித்த டியூட்டோரியல் க்கு நல்வரவு
இங்கு நாம் கற்கப்போவது பிரசன்டேஷன் இல் படங்களையும் பொருட்களையும் உள் நுழைப்பது
படங்களையும் பொருட்களையும் ஒழுங்கு செய்வது
பிரசன்டேஷன் க்கு உள்ளே வெளியே ஹைப்பர்லிங்க் களை உருவாக்குவது
அட்டவணைகளை உள் நுழைப்பது
இங்கு பயனாவது உபுண்டு லினக்ஸ் 1004 மற்றும் லிப்ரியாஃபிஸ் தொகுப்பு பதிப்பு 334 வலை உலாவியின் முகவரி பெட்டியில் திரையில் காணும் யுஆர்எல் ஐ டைப் செய்க
ஒரு படம் காண்கிறது படத்தின் மீது வலது சொடுக்கி சேவ் இமேஜ் ஏஎஸ் ஐ சொடுக்குக
ஒரு உரையாடல் பெட்டி திறக்கும்
நேம் புலத்தில் ஓப்பன்சோர்ஸ் bartpng என ஏற்கெனெவே காண்கிறது
சேமிக்கும் இடமாக டெஸ்க்டாப் ஐ தேர்ந்து சேவ் buttonஐ சொடுக்குகிறேன்
முன் சேமித்த பிரசன்டேஷன் sample இம்ப்ரெஸ் ஐ திறப்போம்
இப்போது பிரசன்டேஷன் இல் படத்தை உள் நுழைப்பதை பார்க்கலாம்
மெயின் மேனு வில் முறையே இன்சர்ட் பிக்சர் மீது சொடுக்குக
ப்ரோம் பைல் தேர்வை சொடுக்குக
உரையாடல் பெட்டி திறக்கும்
பெற வேண்டிய படத்தின் அடைவை தேர்க
டெஸ்க்டாப் அடைவை தேர்ந்தெடுக்கிறேன்
உள் நுழைக்க படத்தை தேர்ந்தெடுத்த பின் ஒப்பன் பட்டன் ஐ சொடுக்குக
படம் ஸ்லைடு உள் நுழைந்தது
மாற்றங்களை நீக்குவோம்
படத்தை நுழைக்க இன்னொரு வழியை பார்க்கலாம்
ஓவர்வியூ என தலைப்பிட்ட ஸ்லைடு க்கு அடுத்து புதிய ஸ்லைடு ஐ முறையே இன்சர்ட் ஸ்லைடு மீது சொடுக்கி உருவாக்கவும்
டைட்டில் உரைப்பெட்டி மீது சொடுக்குக தலைப்பை ஒப்பன் சோர்ஸ் பன்னி என மாற்றுக
மையத்தில் 4 சின்னங்களுடன் உள்ள சின்ன பெட்டி இன்சர்ட் கருவிப்பட்டை
இந்த கருவிப்பட்டையில் இன்சர்ட் பிக்சர் மீது சொடுக்குக படத்தை தேர்ந்தெடுத்து ஒப்பன் பட்டன் ஐ சொடுக்குக
நுழைத்த படம் ஏறத்தாழ முழு ஸ்லைடு ஐயும் நிரப்புகிறது
அதை சொடுக்கி தோன்றும் கட்டுப்பாடு புள்ளிகள் மூலம் படத்தின் உருவம் அளவு இவற்றை மாற்றலாம்
அதே போல் சார்ட்கள் நகர் படங்கள் போன்றவற்றையும் பிரசன்டேஷன் இல் உள்நுழைக்கலாம்
இவற்றை ஆராய்ந்து பாருங்கள்
இப்போது ஹைப்பர்லிங்க் ஐ பார்க்கலாம்
ஹைப்பர் லிங்க் களை உருவாக்கி ஒரு ஸ்லைடு இலிருந்து இன்னொன்றுக்கு போகலாம் பிரசன்டேஷன் இல் ஒரு ஆவணத்தையோ வலைப்பக்கத்தையோ திறக்கலாம்
பிரசன்டேஷன் இன் உள்ளே ஹைப்பர்லிங்க் உருவாக்குவதை பார்க்கலாம்
ஓவர்வியூ ஸ்லைடு க்கு அடுத்து புதிய ஸ்லைடு ஐ உள்நுழைக்கவும்
தலைப்பில் சொடுக்கி டைப் செய்க டேபிள் ஒஃப் கன்டென்ட்ஸ் பாடி உரைப்பெட்டி மீது சொடுக்குக வரும் ஸ்லைடு களின் தலைப்புகளை இப்படி டைப் செய்க ஒப்பன் சோர்ஸ் பன்னி தே பிரசன்ட் சிட்யூயேஷன் டெவலப்மெண்ட் உப் டோ பிரசன்ட் போட்டென்ஷியல் ஆல்டர்நேட்டிவ்ஸ் ரிகமெண்டேஷன் டெவலப்மெண்ட் உப் டோ பிரசன்ட் உரையை தேர்க
முறையே இன்சர்ட் Hyperlinkமீது சொடுக்குக ஹைப்பர்லிங்க் உரையாடல் பெட்டி திறக்கும்
இடது பலகத்தில் டாக்குமென்ட் மீது சொடுக்கி டார்கெட் இன் டாக்குமென்ட் புலத்தின் வலப் பக்க பட்டன் ஐ சொடுக்குக
இந்த பிரசன்டேஷன் இல் உள்ள ஸ்லைட்களின் பட்டியல் திறக்கிறது
பட்டியலிலிருந்து டெவலப்மெண்ட் அப்டோ பிரசன்ட் என தலைப்பிட்ட ஸ்லைடு ஐ தேர்க
அப்ளை பட்டன் பின் பட்டியலின் குளோஸ் பட்டன் மீதும் சொடுக்குக
மீண்டும் அப்ளை பட்டன் பின் ஹைப்பர்லிங்க் உரையாடல் பெட்டியின் குளோஸ் பட்டன் மீதும் சொடுக்குக
ஸ்லைடு இல் எங்காவது சொடுக்கலாம்
இப்போது சொடுக்கியை உரை மீது வைக்க அது சுட்டுவிரலாவதை காணலாம்
ஹைப்பர் லிங்க் உருவாக்கம் வெற்றி அடைந்தது
இந்த ஹைப்பர் லிங்க் மீது சொடுக்க பொருத்தமான ஸ்லைடு க்கு போகிறோம்
ஒரு ஆவணத்துக்கு ஹைப்பர்லிங்க் செய்ய டேபிள் ஒஃப் கன்டென்ட்ஸ் ஸ்லைடு க்கு செல்வோம்
இன்னொரு வரி சேர்க்கலாம் எக்ஸ்டர்னல் டாக்குமென்ட் உரையை தேர்ந்தெடுத்து இன்சர்ட் Hyperlinkமீது சொடுக்குக
இடப் பலகத்தில் documentஐ தேர்க
ஆவணத்தின் பத் புலத்தின் வலப் பக்க அடைவு சின்னத்தை சொடுக்குக
ஹைப்பர் லிங்க் செய்ய ஆவணத்தை தேர்க
ரைட்டர் பயிற்சிகளில் உருவான resumeஒட்ட் ஐ தேர்ந்தெடுத்து ஒப்பன் பட்டன் ஐ சொடுக்குக
அப்ளை பட்டன் பின் ஹைப்பர்லிங்க் உரையாடல் பெட்டியின் குளோஸ் பட்டன் ஐ சொடுக்குக
ஸ்லைடு இல் எங்காவது சொடுக்கலாம்
சொடுக்கியை உரை மீது வைக்க அது சுட்டுவிரலாவதை காணலாம்
ஹைப்பர் லிங்க் உருவாக்கம் வெற்றி அடைந்தது
ஹைப்பர் லிங்க் மீது சொடுக்க பொருத்தமான ஆவணத்துக்கு போகிறோம்
இப்போது resumeஒட்ட் க்கு கொண்டு செல்கிறது
வலைப்பக்கத்துக்கு ஹைப்பர் லிங்க் செய்வது அதே போல
பிரசன்டேஷன் இன் இறுதியில் புதிய ஸ்லைடை நுழைக்கலாம்
தலைப்பை எசென்ஷியல் ஒப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் என மாற்றலாம்
பாடி உரைப்பெட்டியில் டைப் செய்க உபுண்டு லிப்ர் ஆஃபிஸ்
உரையின் இரண்டாம் வரியை தேர்ந்தெடுத்து முறையே இன்சர்ட் ஹைப்பர்லிங்க் இல் சொடுக்குக
இடப் பக்க பலகத்தில் இன்டர்நெட் ஐ தேர்க
ஹைப்பர்லிங்க் டைப் இல் வெப் ஐ தேர்க
டார்கெட் புலத்தில் டைப் செய்க wwwlibreofficeorg அப்ளை பட்டன் பின் ஹைப்பர்லிங்க் உரையாடல் பெட்டியின் குளோஸ் பட்டன் மீதும் சொடுக்குக
ஸ்லைடு இல் எங்காவது சொடுக்கலாம்
சொடுக்கியை உரை மீது வைக்க அது சுட்டுவிரலாவதை காணலாம்
ஹைப்பர் லிங்க் உருவாக்கம் வெற்றி அடைந்தது
ஹைப்பர் லிங்க் மீது சொடுக்க பொருத்தமான வலைப்பக்கத்துக்கு போகிறோம்
கடைசியாக தரவுகளை பத்தி வரிகளாக அமைக்க அட்டவணைகள் பயன்படுகின்றன
லிப்ரியாஃபிஸ் இம்ப்ரெஸ் இல் அட்டவணையை நுழைப்பதை காணலாம்
ஸ்லைட்ஸ் பலகத்தில் டெவலப்மெண்ட் உப் டோ தே பிரசன்ட் தலைப்பிட்ட ஸ்லைடு ஐ தேர்க
டாஸ்க்ஸ் பலகத்தில் லேயூட் தொகுதியில் டைட்டில் ஆண்ட் 2 கன்டென்ட் சின்னத்தை தேர்க
இடப் பக்க உரைப்பெட்டியில் உரையை தேர்க
எழுத்துரு அளவை 26 என ஆக்கவும்
வலப்பக்க உரைப்பெட்டியில் மத்தியிலுள்ள இன்சர்ட் டூல்பார் இல் இன்சர்ட் டேபிள் மீது சொடுக்குக முன்னிருப்பு பத்திகள் எண்ணிக்கை 5 வரிகள் எண்ணிக்கை 2
நாம் இதை பத்திகள் 2 வரிகள் 5 என மாற்றலாம்
ஒக் பட்டன் ஐ சொடுக்குக
உரையை படிக்க தோதாக அட்டவணையை நீட்டுவோம்
அட்டவணையில் தரவெழுதலாம்
இம்ப்ளிமெண்டேஷன் Year160 2006 10 2007 20 2008 30 2009 40 இப்போது தலைப்பு உரை எழுத்துருவை தடிமனாக்கி மையப்படுத்தலாம்
அட்டவணை நிறத்தை மாற்ற உரை அனைத்தையும் தேர்வு செய்க
டாஸ்க்ஸ் பலகத்தில் டேபிள் டிசைன் தொகுதியில் ஒரு அட்டவணை பாங்கை தேர்ந்தெடுக்கலாம்
இதை தேர்ந்தெடுக்கிறேன்
அட்டவணையை இப்போது பார்க்கலாம்
இத்துடன் இந்த டுடோரியல் முடிவுக்கு வருகிறது
சுருங்கச்சொல்ல நாம் கற்றது படங்களை உள்நுழைத்தல் அவற்றை ஒழுங்கு செய்தல் பிரசன்டேஷன் க்கு உள்ளே வெளியே ஹைப்பர்லிங்க் களை உருவாக்குவது
அட்டவணையை நுழைப்பது
முழுமையான பயிற்சி புதிய பிரசன்டேஷன் ஐ உருவாக்குங்கள்
3 ஆம் ஸ்லைடு இல் ஒரு படத்தை நுழையுங்கள்
4 ஆம் ஸ்லைடு இல் 2 வரிகள் மூன்று பத்திகள் கொண்ட அட்டவணையை உருவாக்குக
அட்டவணையில் வரி 2 பத்தி 2 இல் டைப் செய்க ஸ்லைடு 3
இதை 3 ஆம் ஸ்லைடு க்கு ஹைப்பர்லிங்க் செய்க
கீழ் வரும் தொடுப்பில் விடியோவை காணவும்
அது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்கச்சொல்கிறது
இணைப்பு வேகமாக இல்லை எனில் தரவிறக்கி காணுங்கள்
ஸ்போக்கன் டியூட்டோரியல் களை பயன்படுத்தி ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது
இணையத்தில் பரிட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது
மேலும் தகவல்களுக்கு மின்னஞ்சல் எழுதவும்